அ sir உங்களுக்கு வந்து VIP seat ஏ இருகுது sir உங்களுக்கு வந்து ரெண்டு window seat இருகுது ஒன்னு மட்டும் window seat இல்ல sir அதாவது உங்க ticket உங்க பலய tickets எங்களுக்கு அனுபுரிங்கலா

Sir இல்ல sir அது வந்து எதுன mistake ஆய்ருகும் நான் clear பன்றென் sir உங்களுக்கு

ம் airlines at one two three gmail dot com

okay sir okay

ம்ம் அதான் sir பாத்தென் sir நீங்க சொன்ன மாரி தான் அது sixty thousand rupees வந்துடு உங்களுக்கு economy எடுதுருக்காங்க உம் i am sorry for that sir உம் sorry for that sir அது வந்து staffs யாருனா mistake பன்னிருகங்கலானு தெரியுது "அ அவ அத பாக்குரா sir அது வந்துடு அது வந்து நீங்க cancel பன்னிடேன் sir அந்த seat புதுசா உங்களுக்கு book பன்றேன் sir அந்த date க்கு அந்த time க்கு தான் flight கே அந்த time கு அந்த flight ல தான் உங்க details தரிங்கலா" ஆஅம் ஆம் அது பேர்லாம் குடுத்திங்க sir அது phone number லா குடுதிங்கனா நல்லாருகும் sir இந்த number add பன்னு. அ phone number சொல்லுங்க nine eight seven six zero

Okay அ sir உங்க age, wife age, daughter age சொல்ட்ரிங்கல Its okay thirty six அ sir அப்பரம் உங்க wife age sir Okay sir, daughter age

அ உங்கலுகு confirmation number வரும் sir நான் சொன்ன enter பன்னிடு உங்கலுகு confirm அனுபுரென் sir அதொட number சொன்னிங்கன அ complete டா book பூக் ஆயிரும் sir அந்த time கு same

sir எல்லதுகும் ஒரு procedure இருகு sir நீங்க அத cancel பன்னிடு திருபியும் tickets book பன்னொம்ன same date same flight ல அதுகு கொஞ்சம் நெரம் ஆகும் அ sir sir sir உங்கல்து புரிது sir எனகு. sorry for that அவ்லொதான் ஆய்ருசு sir confirmation வருது அந்த number சொன்னிங்கன உங்க ticket book ஆய்ரும் sir அ ஒரெ ஒர் one minute one minute sir அனுப்சிரென் sir

அ sir அது வந்து confirmation number வந்துருகு சொல்ட்ரிங்கல ஒருவாடி nine six one zero one okay அ அதாவது confirm ஆனமாரி complete your booking has been confirmed வரும் sir டெல்லிக்கு

நான் So அந்த time ல check-in பன்னிகொங்க sircheck-in பன்னிடு உங்கல்து luggage லாம் arrange பன்னிடு வந்துருங்க sir அப்ரமா உங்கல்கு வந்து comfortable தான் இருகும் business class

ஆம் okay sir எதாவது உங்கல்கு எதுன help வெனுமா sir எங்க side -ல இருந்து Thank you so much sir thank you so much sir for calling us. Thank you அட்லாண்டிக் பெருங்கடல் உலகில் இரண்டாவது மிகப் பெரிய கடல் இதுவாகும் இதன் மொத்த பரப்பளவு ஆயிரத்தி அறுபத்தி நாலு மில்லியன் சதுர kilometer ஆகும் சராசரியாக இருபது சதவீத இதமாகும் இதன் மேற்குப் பகுதியில் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா கண்டங்களும் கிழக்கு எல்லையில் ஐரோப்பாவும் ஆப்பிரிக்காவும் அமைந்துள்ளன இக்கடலில் மிக ஆழமான பகுதி அட்லாண்டிக் கடலின் சராசரி ஆழம் இருபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு அடிகள் ஆகும் இதன் சராசரி ஆழம், பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அடிகள் ஆகும் தென்முனை பெருங்கடல் அட்லாண்டிக் நிலப்பர~

பல நூறு அடிகளுக்கு மிதந்து கொண்டிருக்கிறது மார்ச் மாதங்களில் பனிப்பாறையயின் பரப்பளவு இருபத்தி எட்டு லட்சம் சதுர kilometer ஆக இருக்கும் செப்டம்பர் மாதத்தில் இதன் பரப்பளவு குறைந்தது பத்தொன்பது புள்ளி எட்டு லட்சம் சதுர kilometer ஆக ஆகி விடுகிறது கடல் கடல் வெட் கடல்

உலகின் நான்காவது பெருங்கடலாக விளங்குகிறது அட்லாண்டிக் பெருங்கடல் இது பல நேரங்களில் தெற்கு பெருங்கடல் என அழைக்கப்படுகிறது இரண்டாயிரம் இரண்டாயிரம் ஆண்டில் சர்வதேச நீர் பரப்பு ஆய்வு மையம் இக்கடலில் எல்லையை விரிவுபடுத்திய அறுபது degree தெற்கு ரேகை தெற்கே உள்ள கடல் பகுதிகளை அண்டார்டிகாவுடன் இணைத்து தற்போது இந்த மொத்த பரப்~ பரப்பளவு இரண்டு கோடியே மூன்று லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் சதுர kilometer ஆகும். நாலாயிரம் முதல் ஐயாயிரம் meter ஆழம் காணப்படுகிறது. இக்கடல் பகுதியில மிகப்பெரும் அளவில் எண்ணெய் வளமும் இயற்கை எரிவாயு வளமும் நிறைந்துள்ளன seal எனப்படும் கடல் சீற்றங்களையும் திமிங்கலங்களும் இங்கே அஹ் அதிகமாக காணப்படுகின்றன

தொண்ணூறு சதுர kilometer ஆகும் இதன் சராசரி ஆழம் மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு மிக அதிகபட்ச ஆழம் நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து meter ஆகும் இப்பெருங்கடல் முழுவதுமாக நிலப்பரப்பால் சூழப்பட்டுள்ளது அலஸ்க்கா ரஷ்யா இடையே அமைந்துள்ள bearing நிர்ணயம் கிரீன்லாந்து கனடா இடையே அமைந்துள்ள டேவிஸ்

அமெரிக்க தட்டு ஆகும் ஆர்டிக் மற்றும் அட்லாண்டிக் கடல்களுக்கு இடையில் அவற்றில் மூழ்கிய நிலையில் காணப்படுகின்றன

ஆர்டிக் பெருங்கடலின் மையப்பகுதியின் தரமாக பத்து அடி ஆழத்திற்கு பனிக்கட்டியாக உடைந்துள்ளது வெயிலில் மாதங்~ கீழ் மாதங்களில் பனிக்கட்டிகளை சுற்றி நீர் சூழ்ந்து அமையும் துவங்கிவிடும் குளிர் மாதங்களில் வெளியில்~ வெயில் மாதங்களில் இருந்ததை போன்று இரு மடங்கு அதிக பரப்பில் பனி கட்டி உடைந்து விடுகிறது ஆர்டிக் பெருங்கடல் அலைகளோடு இல்லாத பெருங்கடலாகவும் இருக்கும் செய்யாதே வெயில் காலத்தில் உரை பண்ணியாகவும் இதர பருவங்களில் பனி கட்டி உண்டா~ உங்கள் மிதக்கும் பகுதிகளாகவும் இது விளங்கிறது~ விளங்குகிறது நூத்தி முப்பது லட்சம் சதுர kilometer க்கும் அதிகமாக இடத்தை நிரப்பிக் கொண்டிருப்பதாலயே பெருங்கடல் என்ற சிறப்புடன் இது அழைக்கப்படுகிறது இந்தியா பெருங்~ பெருங்கடல் உலகில் உள்ள ஐந்து பெருங்கடல்களில் பசிபிக் அட்லாண்டிக் பெருங்கலுக்கு அடுத்தபடியாக பெரிய கடலாக விளங்குவது இந்திய பெருங்கடல் ஆகும் தெற்க்கே தெற்கு பெருங்கடலும் மேற்கே ஆ~ ஆப்பிரிக்காவும் வடக்கே ஆசியாவும் கிழக்கே ஆஸ்திரேலியாவும் இந்திய பெருங்கடலில் எல்லையாக அமைந்துள்ளது இதன் மொத்த பரப்பளவு ஆறு கோடியே லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் சதுர kilometer ஆகும் சர்வதேச நீர் பரப்பு ஆய்வு மையம் இரண்டாயிரம் ஆண்டில் இந்திய பெருங்கடலின் எல்லைகளை வரையறை செய்~ செய்தது அதன்படி இந்திய பெருங்கடல்கள் தெற்கே அறுபது degree க்கு கீழ் உள்ள பகுதி பிரிக்கப்பட்டு தெற்கு பெருங்கடலில் அண்டார்டிக் எல்லை விரிவாக்கப்பட்டது இந்த பெருங்கடலின் மிக ஆழமான பகுதி ஜாவான் நீர்வழி ஆகும். இ~ இதன் பொருள்களும் இயற்கை எரிவா~ வாயுக்களும் இயற்கையான மிகுதியாக காணப்படுகின்றன உலக பெட்ரோலிய பொருள் உற்பத்தி நாற்பது சதவீதம் இந்திய பெருங்கடல்

தாய்வா நாட்டு மீன்பிடி கப்பல்கள் இதை தங்கள் மீன்பிடித்தனமாக பயன்படுத்தப்படுகின்றன இந்திய பெருங்கடலில் முக்கியமாக கடற்பாதைகளை தனக்குத் கொண்டுள்ளது மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் கிழக்கு ஆசிய பகுதிகளில் இது ஐரோப்பாவுடன் இணைந்தது பசிபிக் பெருங்கடல் உலகின் மாபெரும் பரப்பளவை தன்னார்~ கொண்ட பெருங்கடல் பசிபிக்காகும் பசிபிக் என்பதான் லத்தீன் பொருள் அமைதியான கடல் என்ப~ என்பதாகும் வடக்கே ஆர்ட்டிக் கடல் முழு முதல் தெற்கே தென் கடல் வரை இது பரந்து விரிந்துள்ளது மேற்கின் ஆஸ்திரேலியாவும் ஆசியாவும் கிழக்கே அமெரிக்கா கண்டங்களும் இதன் எல்லைகளாக அமைந்துள்ளன பதினாறு கோடியே தொண்ணூற்று எட்டு லட்சம் kilometer பரப்பளவில் இக்கடல் அமைந்துள்ளது சுமாராகிய அறுபத்தி இரண்டு புள்ளி இரண்டு கோடி கதிர் கனசதுர kilometer நீரை கடல் கொண்டு உள்ளது நீர் இருப்பு நாற்பத்தி ஆறு சதவீதத்தையும் உலகின் மொத்த பரப்பளவில் முப்பது சதவீதயும் கடல் கொண்டுள்ளது உலகிலேயே பெரிய கடல் பெருங்கடலாகும் பூமியின் பரப்பளவிலும் நூத்தி ஐந்து புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் கொண்டது உலகிலேயே ஆழம் கூடிய மிண்டான பகுதி இதில் உள்ளது இதன் ஆழம் பதினோறாயிரத்தி ஐந்நூத்தி பதினாறு meter உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான தீவுகளும் இக்கடலில் தான் உள்ளன வடமேற்கு பசிபிக் கடலில் உள்ள மரியானா ட்ரென்ச் என்ற பகுதியே உலகிலேயே ஆழமான கடல் பகுதியாகும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு miter க்கு miter பசிபிக்கின் சராசரி ஆழம் நாலாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் நாற்பத்தி ஒ~ நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு meter ஆகும் கடலில் சுமார் இருபத்தைந்தாயிரம் தீவுகள் உள்ளன பெரும்பாலான தீவுகள் தென் பசிபி~ பசிபியிலேயே காணப்படுகின்றன காணப்பட்டுள்ளன அவற்றுள் சில கடலில் மூழ்கியுள்ள பெரும்பாலான உயர்மட்ட தீவுகள் தற்பொழுது பூமி தட்டி நாறுவனால் பசிபிக் கடல் சுருங்கி வருகிறது மாறாக அட்லாண்டிக் கடல் வலுவடைந்து வருகிறது சராசரியாக ஆண்டிற்கு அரை kilometer சுருக்கிறது பசுமைக் கடலின் மேற்கு எல்லை எல்லையில் பல கடல்கள் அமைந்துள்ளன அவை கடல், கிழக்கு சீனக்கடல் ஜப்பான் கடல் தென் சீனா கடல், கடல், பிலிப்பைனில் கடல், கடல், மற்றும் மஞ்சள் கடல் போன்றவை ஆகும் அரபிக்கடல் இந்தியாவிற்கு மேற்கே அமைந்துள்ள கடல் பகுதியா அரபிக்கடல் என அழைக்கப்படுகிறது covid covid nineteen பெருந்தொற்று என்பது கடும் சுவாசக் கோளாறு corona virus two SARS covid two என்ற தீநுண்மி காரணமாக ஏற்படும் corona virus நோயின் பெருந்தொற்றாகும் இது கொரோனாவைரஸ் பெருந்தொற்று என்றும் அறியப்படுகிறது. இந்நோயின் தொற்று முதன்முதலில் அதாவது சீனாவின் வூகானில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பரில் அடையாளம் காணப்பட்டது. ஜனவரி முப்பது அன்று covid nineteen தொற்றை உலக அளவில் பொது சுகாதார அவசரநிலையாகவும், மார்ச் பதினொண்ணு அன்று ஒரு பெருந்தொற்றாகவும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்தது. அதாவது அறிவித்தது. பதினைந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருவத்தி மூன்று அன்றைய நிலவரப்படி, நூத்தி எம்பத்தி எட்டு நாடுகளில் அஹ் இருவத்தி நாலு கோடி எழுவத்தி ஏழு லட்சத்தி நாப்பது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு இவற்றுள் அம்பது லட்சத்து பதினேழாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்டிருந்தது. இதில் நான்கு விழுக்காடு பேர் மீண்டு வந்துள்ளனர் ஆகவே covid பத்தொன்பது பத்தொன்பதில் பெருந்தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது அதிகமாக காணப்படுகிறது. உறுதிப்படுத்தப்பட்ட மொத்தத் தொற்றுகளின் வரைபடமும் வெளியிடப்பட்டிருந்தது உறுதிப்படுத்தப்பட்ட இறப்புகளின் வரைபடம் ஒரு million க்கு நூறு இறப்பு உறுதிப்படுத்தப்பட்டது. covid பத்தொன்பது தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் ஒரு செவிலியர் வாகனங்களின் மூலம் virus ஐ அழிக்க செலுத்தப்படும் மருந்துகள் ஆஸ்திரேலிய பல்பொருள் அங்காடியில் பீதியின் காரணமாக வெறிச்சோடி காணப்படுகிறது இந்த virus பெரும்பாலும் மக்களிடையே நெருக்கமான தொடர்பின்போது இருமல், தும்மல் மற்றும் பேசுவது ஆகியவற்றின் மூலம் உருவாகும் சிறிய நீர்த்துளிகள் வழியாகப் பரவுகிறது. இந்த நீர்த்துளிகள் வழக்கமாக நீண்ட தூரம் காற்று வழியாக பய~ பயணிப்பதை விட தரையில் அல்லது மேற்பரப்பில் விழுகின்றன. சில நேரங்களில், தொற்றுள்ள மேற்பரப்பைத் தொட்டுவிட்டு, பின்னர் தங்களின் முகத்தைத் தொடுவதன் மூலமாகவும் மக்களுக்குத் தொற்று ஏற்படக்~ அறிகுறிகள் தோன்றிய முதல் மூன்று நாட்களில் தொற்றுப் பரவல் வீரியமாக இருக்கும் எனினும் அறிகுறிகள் தோன்றுவதற்கு முன்பும், அறிகுறிகளைக் காட்டாத மக்களிடமிருந்தும் தொற்று பரவ சாத்தியமுள்ளது பொதுவாக அறிகுறிகளில் காய்ச்சல், இருமல், சோர்வு, மூச்சுத் திணறல் மற்றும் வாசனை உணர்வு இழப்பு ஆகியவை அடங்கும் நோய் தீவிரமடையும்பொழுது pneumonia மற்றும் கடுமையான மூச்சுத்திணறல் ஆகியவை ஏற்படும்.

இத்தொற்றுநோய்~ நோய்க்கு அறியப்பட்ட தடுப்பூசி அல்லது குறிப்பிட்ட வைரஸ் தடுப்பு சிகிச்சை எதுவும் இல்லை. அறிகுறி குறைப்பு சிகிச்சை மற்றும் ஆதரவு சிகிச்சை ஆகியவையே முதன்மை சிகிச்சைகளாக உள்ளன பரிந்துரைக்கப்பட்ட தடுப்பு நடவடிக்கைகளில் கை கழுவுதல், இருமும்போது ஒரு~ தம் வாயை மூடுவது, மற்றவர்களிடமிருந்து தூரத்தை பராமரித்தல், பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது, தாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கும் நபர்களைக் கண்காணித்தல் மற்றும் சுய தனிமைப்படுத்துதல் ஆகியவை அடங்கும். இதனால் உலகெங்கிலும் உள்ள அரசுத் தலைவர்கள் தங்கள் நாட்டின் பயணக் கட்டுப்பாடுகள், ஊரடங்கு, பணியிட முன்னெச்சரிக்கைக் கட்டுப்பாடுகள் மற்றும் வசதிகளை மூடல் ஆகிய நடவடிக்கைகளைச் செயல்படுத்தி சோதனை திறனை அதிகரிக்கவும் பாதிக்கப்பட்ட நபர்களின் தொடர்புகளை கண்டறியவும் பலர் பணியாற்றியுள்ளனர்

இதனால் பொருளாதார மந்தநிலைக்குப் பின்னர் உலகளவில் மிகப்பெரிய மந்தநிலை ஏற்பட்டுள்ளது இது விளையாட்டு, மத, அரசியல் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை ஒத்திவைக்க அல்லது ரத்து செய்ய வழிவகுத்தது. அச்சம் காரணமாக முகக்கவசம், கிருமிநாசினி உள்ளிட்ட பொருட்களை அதிக நபர்கள் வாங்கியதால் விநியோகப் பற்றாக்குறை ஏற்பட்டது. ஊரடங்கால்

நாடு முழுவதும் அல்லது உள்ளூர் அடிப்படையில் மூடப்பட்டுள்ளன. இது உலக மாணவர் தொகையில் சுமார் தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறு விழுக்காட்டினரை பாதித்துள்ளது சமூக ஊடகங்கள் மற்றும் பொது ஊடகங்கள் ஆகியவற்றின் மூலம் virus பற்றிய தவறான தகவல்கள் பரப்ப~ பட்டுள்ளன பரப்பப்பட்டுள்ளன.

எதிராக இனவெறி மற்றும் பாகுபாடு காட்டப்பட்ட சம்பவங்களும் நடந்துள்ளன சீனாவின், ஊபேய் மாகாணத்தின் தலைநகர் ஊகானில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இறுதியில் கண்டிபி~ கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கு வசிக்கும் சிலருக்கு, காரணம் தெரியாத நுரையீரல் அழற்சி ஏற்பட்டது. தற்போது பயன்பாட்டில் உள்ள தடுப்பு மருந்துகள், சிகிச்சைகள் யாவும் பயனளிக்கவில்லை. இவ்வகை தீநுண்மி மக்களிடையே பரவியது, இரண்டாயிரத்தி இருவது பிப்ரவரி பதினைந்து தரவுகளின்படி, சீனாவின் அனைத்து மாகாணங்கள் உட்பட உலகளவில் அளவில் அறுவத்து ஏழாயிரம் தொற்றுகள் உறுதிப்படுத்தப்பட்டன நாப்பத்தி நாலு அகவையுடையவர் இத்தீநுண்மியால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருவது பிப்ரவரி ஒண்ணில் உயிரிழந்தனர் இதனைக் கட்டுப்படுத்தும் முகமாக, ஊகான் உட்பட அம்பத்தி ஏழு million க்கும் அதிகமான மக்கள் வாழும் நகரங்கள், மற்றும் சுற்றியுள்ள ஊபேய் மாகாணத்தில் பதினைந்து நகரங்கள் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ பூட்டப்பட்ட நிலையில் வைக்கப்பட்ட~ ஆனால் இந்த virus SARS ஐ போலவே ஆபத்தானதா என்று தெளிவாக இல்லை உலக சுகாதார அமைப்பு இரண்டாயிரத்தி இருவது ஜனவரி முப்பது அன்று, இத்தொற்றுப் பரவலை ஒரு பொது சுகாதாரப் பன்னாட்டு அவசரநிலையாக என உலக சுகாதார அமைப்பு அறிவித்தது. இது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு H one N one தொற்றுநோய்க்குப் பின்னர் அறிவிக்கப்படுவது ஆறாவது முறையாகும் ரெண்டாயிரத்தி இருவது மார்ச் பன்னெண்டு அன்று, covid பத்தொன்பது உலகளாவிய நோய்த்தொற்று என உலக சுகாதார நிறுவனம் அறிவித்தது. உலக சுகாதார அமைப்பு corona virus எதிராக அவசர மற்றும் தீவிர நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து நாடுகளுக்கும் ஐ நா பொதுச்செயலாளர் அன்டணியோ குட்டரெஸ் அறிவுறுத்~ அறிவுறுத்தி

நாடுகள் வாரியாக தொற்றுகள் அதிகரித்தே இருந்தது corona நுண்நச்சுயிரி நோய் பற்றி முதலில் அறிவித்த சீன அரசை எச்சரித்த சீன மருத்துவர், முப்பத்து நாலு அகவை நிரம்பிய, இலீ வென்லியாங்கு corona நுண்நச்சுயிரி பாதிப்பால் இறந்துவிட்டார் இதனை corona virus இந்தியாவை corona virus இந்தியாவில் இதனால் corona virus தொற்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருவது அன்று முதல் பரவத்தொடங்கியது. இருவத்தி மூணு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருவது நிலவரப்படி அம்பத்தி ஒன்பது லட்~ அம்பத்தி ஒன்பது ஆ~ லட்சத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இதற்கும் அதிகமான நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் தெரிவித்தது

தீபா அக்கா, நல்லா இருக்கீங்களாக்கா?

நல்லா இருக்கேன்கா, நீங்க வேலைக்கெல்லாம் போறீங்களா இப்போ? ஆமா அபிஷா நான் ஒரு job க்கு போயிட்டு இருக்கேன். நல்லா இருக்கேன், நல்லபடியா போயிட்டிருக்கு ஆஹ் சரிக்கா.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

ஹம் என்னன்னா நம்ம நம்மள மீறி work தருவாங்க, பின்ன mind pressure இல்லக்கா அதனால பரவாயில்லை. சரி, சரி, சரி. ஆனா, இப்ப உள்ள வேலைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா ஆயிடுச்சு சில வேலைகள் வந்து ஆஹ் தாங்கிக்க முடியாத மன அழுத்தம்தான் இருக்கும். பாத்தியா அபிஷா ஆமாக்கா ஆமாம், இப்ப உள்ள காலத்துல அப்படித்தானே இருக்குக்கா. ஹம் இப்ப ஒரு துணிக்கடைக்கு வேலைக்கு போனாலும் அங்க வந்து என்னன்னா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

ஒரு வருஷம் ஆயிட்டுன்னா அதுல நம்ம நல்லா complete ஆயிருவோமே நமக்கு. ஓரளவு எல்லாமே அதுல புரிஞ்சுரும் தெரிஞ்சுரும் அதனால நம்ம அப்படியே போயிரலாம். அதே போல அஹ் இந்த இது வேற என்ன வேற வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாலும் அப்படித்தான். அதே போல, இந்த nursing வேலையும் அப்படித்தான். அதே போல, doctor வேலையும் அப்படித்தான் doctor வேலைன்னா நம்ம நினைப்போம். அவிகளுக்கென்ன நல்லா salary கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அவங்க night பகலா இப்போ ஒரு operation ஆ அது night வந்துதான் ஆகணும். ஹம் எப்படி சொல்றது? ஆஹ் திடீர்ன்னு ஒரு emergency operation னா அஹ் கண்டிப்பா அவிங்க வந்து பண்ணா தான், அந்த இது முடியும். ஏன்னா, அவிகளால அவிகளுக்கு உடம்பெல்லாம் இது பண்ணிட்டு, அவிங்க வந்து பண்ணுவாங்க. அதனால வந்து எல்லா வேலையிலும் கஷ்டம் இருக்கு. ஆனா அதுக்கு தக்கன நம்மளுக்கு நன்மையும் இருக்கு. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டாதான் நமக்கு என்னைக்குமே நன்மை நன்மை கிடைச்சுடும். அப்பதான் நமக்கு வந்து என்ன சொல்றது salary யும் கூட்டி கிடைக்கும். எல்லாமே நம்ம, நம்ம life ல நம்ம நினைக்கிறது போல நம்ம வாழ்ந்து விடலாம். அதே போல இன்னொன்னு என்னன்னா இந்த இது இந்த nursing வேலையில night duty பகல் duty அப்படி வைப்பாங்க.

அதே போல நமக்கு அதுல வந்து, நன்மையும் இருக்கத்தான் செய்யுது நம்ம எவ்வளவு தூரம் work பண்ணணுமோ அவ்வளவு தூரம் நமக்கு வந்து, improvement இருக்கும். நமக்~ நமக்கு knowledge வளரும். ஹம் இந்த knowledge வளரும் நமக்குத் தெரியாததை நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அப்படி அப்படி போயிட்டே இருக்கலாம். அதனால அஹ் எனக்கு முதல்ல computer பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுக்கா. நானும் ஆஹ் BSC botany தான் படிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு பக்கத்துல வந்து, ஒரு company தொடங்கன உடனே அந்த company க்கு போய் பார்ப்போம், அப்படின்னு சொல்லி interview attend பண்ணி வந்தேன். அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து எப்படின்னா அஹ் முதல் வந்து என்னை ரொம்ப கஷ்டமாதான் இருந்தது ஒரு முதல் மாசம் ஏன்னா எனக்கு வந்து அஹ் keyboard work பண்ண தெரியாது mouse work பண்ண தெரியாது அப்படி எல்லாம் இருந்துச்சு. அதுக்குப் பிறகு இப்போ போய் இப்ப பழகிட்டு இப்ப வந்து நல்லா என்ன keyboard ல இது எப்படி இது பண்ணா இப்படி பண்ணலாம்? அப்படி என்னங்க எல்லாமே இப்ப ஓரளவுக்கு தெரியும். அதே போல வேலையும் வந்து என்னன்னா என்ன சொல்றது ஆறு மணி வரைன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆறு மணி ஆகும். பின்னால வந்து அஹ் ஒரு target தந்து இருப்பாங்கல்ல, அந்த tar~ target அ முடிச்சுட்டுதான், போக வேண்டியது இருக்கும். அப்படி இதை அதே போல உங்களுக்கும் இப்ப அப்படித்தான் இருக்கும். ஒரு வேலைன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துதான்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 maximum வந்து, என்னது செய்வாங்க? அவங்க, அவங்க, அவங்கவங்க சம்பாதிக்கணும். அவங்கவங்களுக்கு, ஒவ்வொரு தொழில் வச்சிருப்பாங்க ஆனா, இப்ப உள்ளவங்க வந்து, ஒரு company போயிட்ட கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. ஆனா, max~ இப்ப உள்ள பசங்கெல்லாம், என்ன பண்றாங்க காய்கறி கடை வைக்கிறாங்க. அடுத்து வந்து auto ஓட்டறாங்க. அஹ் van ஓட்டுறாங்க அஹ் அடுத்தது என்ன சொல்றது அஹ் mobile கடை வைக்கிறாங்க. அதுக்கு அப்படி பலப்பல இதுக்கு நிறைய விஷயங்கள் செய்றாங்க. படிச்ச பசங்க தான் இதெல்லாம் பண்றது. என்னன்னா முந்தி உள்ள காலத்துல வந்து அஹ் படிச்சவங்க எல்லாம் கொஞ்~ கொஞ்ச கொஞ்ச காலத்துக்கு ஒரு ரெண்டு, மூணு வருஷத்துக்கு முன்னால என்னன்னா படிச்ச பசங்க ஏதாவது company போகணும்ன்னுதான் யோசிப்பாங்க. ஆனா, இப்ப இந்த கொரோனாக்கு பிறகு வந்து, நிறைய பேருக்கு வேலையே இல்லையாம். அப்ப என்ன யோசிப்பாங்க நம்ம சொந்தமா ஒரு தொழில் வச்சா நம்ம யார்கிட்ட கையேந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏதோ ஒரு சின்ன, சின்ன சின்னச் சின்ன கடைன்னாலும் வச்சு அப்படித்தான் பொழைக்கிறாங்க. அதே போல, பழக்கடை அப்படி ஒவ்வொ~ எல்லா வேலையிலுமே கஷ்டம் இருக்கும்க்கா. நம்ம நினைப்போம் காய்கறி கடையிலெல்லாம் கஷ்டம் இருக்காது. அப்படியே யோசிப்போம். ஆனா வந்து அங்கேயும் போய் பார்த்தாதான் தெரியும்.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 van ஓட்டி அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கும் தெரியுமா? driver ஆ இருக்கிறவங்க வந்து சும்மா ஒண்ணும் கிடையாது. ரொம்ப கஷ்டமான வேலைதான் அதெல்லாம். அப்படிதான் சொல்லப் போனால் அது உண்மைதானக்கா. ஆம். ஆமாம், அபிஷா. நீங்க சொன்னது எல்லாமே correct தான் அதே மாதிரி அஹ் இப்போ driver வேலை எல்லா வேலைகளும் பொறுத்தாலும், அஹ் எவ்வளவு நன்மைகள் இருக்கோ அதற்கான ஆஹ் கஷ்டமும் இருக்கும். ஏன்னா அஹ் உழைச்சா மட்டும்தான் அவங்களுக்கு ஊதியம். எல்லாருமே வந்து, வேலையை வந்து கஷ்டம்னு நினைச்சாலும் அந்த ஊதியம் வரும்போது அவங்களுக்கு மனதளவுல ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்மளால இந்த இந்த பொருட்கள வாங்க முடியும். அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது அந்த கஷ்டம் கூட அந்த அஞ்சு நிமிஷத்துல பறந்து போயிரும். அந்த இதுலாம் யோசிக்கலாம்.

அதை வந்து, ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா எல்லாரும் எடுத்து கிளம்பி காலையில போறாங்க. ஆஹ் போனாதான் நமக்கு சம்பளம் கிடைக்கும். சம்பளம் கிடைச்சாதான் அந்த இதை வாங்க முடியும். இந்த பொருளை வாங்கினால் நமக்கு correct ஆ இருக்கும். அப்படின்னு ஒரு யோசனையை plan பண்ணி பண்றாங்க. அதனாலேயே அவங்க வந்து எல்லாருமே, வேலையை தேடி போறாங்க. அதே மாதிரி முன்னால உள்ள பெண்கள் வந்து ஆஹ் கூடுதலா வந்து யாரையுமே படிக்க விட மாட்டாங்க. பையன் முதல்ல மட்டும் படிக்க விடுவாங்க. ஆனா பெண்கள் வந்து வீட்டிலேயே இருக்கிறதுனால, அந்த வேலையில் உள்ள முக்கியத்துவம் தெரியலே. அதே மாதிரி ஒரு செலவுக்குன்னாலும் சரி ஒரு ஆசைப்பட்ட பொருள் வாங்கினாலும் ஏதாவது வாங்கி சாப்பிடுனாலும் அம்மா, அப்பாவையோ இல்லையோ கணவரையோ எல்லாமே சார்ந்துதான் வாழ்வாங்க. அவங்கள்ட்ட இருந்து கேட்டு அதை வா~ கொண்டு வந்து, suppose அந்த time ல அவங்க கிட்ட காசு இல்லாம இருக்கலாம் வாங்க முடியாம ஒரு நிலைமை இருக்கலாம். அந்த மாதிரி யோசிக்கும் போது அவங்களோட ஆசைகள் எல்லாமே ஆஹ் புதைக்கப்பட சொல்றதை தவிர வேற எதுவுமே வார்த்தை இல்ல. அவங்க எல்லாமே ஆசைகளை வந்து, ஆசைப்படறதோட அப்படியே மறந்துடுவாங்க. அந்த மாதிரி எண்ணங்களுக்குதான் அவங்க தள்ளப்படுறாங்க. ஆனா அப்படி இல்லாம இப்ப உள்ள பெண்கள் என்ன எல்லாருமே முன்னாலே படிக்க வைக்க மாட்டாங்க. ஆனா இப்ப எல்லாரையுமே,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 அதே மாதிரி, அவங்க சம்பளத்தை நம்பி அவங்களுக்கு தேவையானதையும் வாங்கிக்க முடியுது. அவங்களால இன்னொருத்தவங்களும் help பண்ணவும் முடியுது. ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு பொருட்கள் இல்லாததை விட ஆஹ் சுயமா வந்து வாங்க முடியா~ அளவுக்கு அவங்க வளர்ந்திருக்காங்க. அதே மாதிரி, முன்னால இப்ப போல பெண்கள் வந்து அஹ் வேலைப்பளுவு ரொம்ப, ரொம்ப அதிகம். வீட்டு வேலையை பாக்கணும், குழந்தைகளை பாக்கணும் அஹ் சமையல் வேலைகள் பாத்துட்டு போக இங்க வந்து office வேலையை பாக்கணும். office வந்து சில பேருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? அஹ் சில பேருக்கு உக்காந்து sitting லேயே இருந்து வேலை பாக்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு நின்னுட்டே வேலை பாக்குறவங்க. எல்லாரும் ஒவ்வொரு துறைகளை பொறுத்து அஹ் ஒவ்வொருத்தங்களுடைய வேலையை வந்து தனிப்பட்ட முறையிலே வந்து வித்தியாசமானது. ஏன்னா, மருத்துவ படிப்பு படிச்சிருக்கவங்க வந்து,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 timing எப்ப போடணும்? அந்தந்த கால இடைவெளிக்கு ஏற்ப அவங்க வந்து வேலையில, வேலை செய்யறாங்க இப்ப வந்து அதுல வந்து அஹ் shift மாதிரி வரும். காலைல shift பார்ப்பாங்க night shift பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும் போது ஒவ்வொரு துறையிலும் வித்தியாசம். அதனால அவங்களால உட்~ உட்காரக்கூட முடியாது. அதனால, கால் வலி வரும். முதுகு வலி வரும். எல்லாமே அவங்க தாங்கிக்கிட்டுதான் குடும்பத்துக்காக வந்து உழைக்கிறாங்க அதே மாதிரி அஹ் இப்ப IT company அ பொறுத்தவரைக்கும் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. அதே வேலையில வந்து அவங்களுக்கு வந்து, அஹ் என்ன சொல்லலாம்னா shift மாறி, மாறிவருது night shift வருது அஹ் மூணு shift ஆ மாத்தி, மாத்தி ஒருத்தருக்கு போடுவாங்க. அந்த time ல கூட அவங்க வேலை பாக்குறாங்க. ஆன~ என்ன IT company ல என்னை பொறுத்தவரையும் ஒரே sitting work ஆ இருக்கும். அஹ் computer ல வேலை பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா computer ல வேலை பாக்குறதுனால ஒரு எட்டு மணி நேரம், ஒன்பது மணி நேரம் அவங்க உட்கார்ந்தா இடத்திலயே அசராம வேலை பார்ப்பாங்க. அதனால என்ன? முதுகு வலி வர்றதோட அதே மாதிரி, அவங்க system த்திலேயே இருக்கிறதுனால சூடு. system த்தோட சூடு எல்லாமே அவங்களுக்குதான். அந்த மாதிரி நிறைய minus point இருக்கு. ஆனாலும் வந்து எல்லாரும் வேலையை தேடி போறது என்னன்னா அவங்களோட தேவைகளுக்காக, அவங்களோட தேவைகள் நிறைவேறுவதற்காகவும், அவங்களோட அதனால அவங்க வந்து, யாரையும் சார்ந்து வாழக்கூடாது என்ற தன்னம்பிக்கையிலதான் அவங்க வந்து வேலைக்கு போறாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். அதனால வேலைக்கு போகக் கூடாதுன்னு சொல்லல. வேலைக்கு போனாலும் நன்மைகளும் இருக்கு. அங்க கொடுக்கிற target அ முடிக்கணும். அது சில பேருக்கு mind torture ஆ இருக்கும். ஆஹ் பண்ண முடியாம இருக்கும். வீட்~ வீட்ல உள்ள situation னால பண்ண ஒரு mind அஹ் normal ஆ இருக்காது. அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே face பண்ணி, ஒரு பக்கமா ஒதுக்கி வச்சுட்டுதான் அவங்க work பண்றாங்க. அதுவே அவங்களோட அஹ் பெரிய benefit ன்னு சொல்லப்போலாம், சொல்லப்போனால். எல்லாருமே, ஒரே மனநிலையில வேலை பார்ப்பாங்கன்னு சொன்னா கண்டிப்பா இல்லை. ஒவ்வொருத்தவங்களும் வீட்டுல இருந்து வரும்போது, ஒவ்வொரு அஹ் mind இதுலதான் வருவாங்க. அவங்க வந்து அங்க மாறுறதே ஒவ்வொருத்தங்களோட பேசுறதும், அவங்களோட face அ பார்த்து ஒரு சின்ன comedy பண்றதும் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் entertainment ல தான் அவங்களோட வேலையா இதே போகுது. சில பேருனால, பக்கத்து இருக்கவங்ககிட்ட பேசக்கூடாது. அந்த மாதிரி strict ஆ இடங்களும் இருக்காங்க. ஆனா, அந்த மாதிரி நான் இருந்தா வேலை பார்க்க அப்படி, அப்படி ரொம்ப rare. ஏன்னா, அவங்க enjoy பண்ணி வேலை பார்க்கிறது எல்லா இடங்களையும் காண முடியும். அதே மாதிரி, இங்க வந்து அஹ் நம்ம வந்து தனியார் துறையில பத்தி பேசிட்டு இருக்கோம். இதே வந்து அரசாங்கத் துறையில பொறுத்தவரைக்கும் அரசாங்கத் துறையில வந்து என்ன பண்றாங்க? ஆஹ் ஒரு வேலை வாய்ப்பு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய benefits குடுக்கறாங்க அவங்களுக்கு வந்து PF குடுக்குறாங்க pension பிடிக்கிறாங்க, கொடுக்குறாங்க. அதே மாதிரி தனியார் துறையிலும் பண்றாங்க எல்லா துறையிலும் பண்றாங்க. ஆனால், என்னன்னா வருமானம் வந்து வித்தியாசமாகுது. ஒரு அரசாங்க வேலைக்கு பார்க்கிறவங்களுக்கும், ஒரு தனியார் துறையில வேலை பார்க்கிறவங்களோட பெரிய வித்தியாசமே அவங்களோட ஊதியம்தான். அவங்களுக்கு அரசாங்க வழியில போனாலே அவங்களுக்கு ஒரு நல்ல ஊதியம் கொடுப்பாங்க. அஹ் அதே மாதிரி, அவங்களுக்கு நல்ல ஒரு வாரத்திலேயே, ஏதாவது ஒரு நிகழ்வு வந்துச்சுன்னா விடுமுறை நாட்கள் அதிகம் ஆகும். சனி, ஞாயிறு leave அஹ் leave கிடைக்கும். அதே மாதிரி, அவங்களுக்குள்ள அஹ் வருமானம் வந்து போதுமான தன்னுடைய செலவுகளை மீறி நிறைய கிடைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பெரிய level ல help ஆ இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு ஒரு மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணோம்னா அவங்களுக்கு கொடுக்கிறதே ஒரு முப்பது, நாற்பது, ஐம்பதாயிரம் கொடுப்பாங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய level ல உதவியா இருக்கு. இதே இது, இதுல இருந்து அரசாங்க வேலையில இருந்து நம்ம தனியார் துறை வேலையை compare பண்ணும் போது,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 அந்த வருமானத்திலே ஒரு சின்ன வேறுபாடு வருது. அதே மாதிரி, முன்னாலே எல்லாம் அஹ் படிக்கிறவங்க கம்மியா இருப்பாங்க, கம்மியா படிச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு வீட்டிலேதான் engineer, doctor ன்னு சொன்னாலே இங்கே கைவிட்டு எண்ணலாம். அந்த அளவுக்குத்தான், எல்லாமே படிச்சிருப்பாங்க. அப்படி படிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே அஹ் நம்ம அரசாங்க துறையில என்ன பண்ணுவாங்கன்னா வேலை வாய்ப்புகளை அவங்களுக்கு appointment order அ வீடு தேடி போய் கொடுத்து அவங்களுக்கு வேலைகளுக்கு சேர்ப்பாங்க. ஆளு எடுத்துட்டு போனாங்க. ஆனா, இப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லா வீட்டுலயும் ஒரு வீட்ல மூணு பிள்ளைங்க இருந்தாலும் எல்லாருமே படிக்க வச்சிருவாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த மாதிரி படிக்கிறதுனால அந்த கல்வியின் முக்கியத்துவம் தெரிஞ்சு அவங்களை படிக்க வச்சதுனால, அவங்க படிச்ச படிப்பு நம்ம வீணாகி போயிடாது. நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன வேலை பார்த்து வீட்டுக்கு உதவியா இருக்கணும்னு ஒரே காரணத்துக்காக அவங்களால, முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன, சின்ன வேலையில join பண்றாங்க. அதனால, வேலைக்கு join பண்ணி அவங்க வந்து அந்த

அஹ் IPS, IAS எல்லாம் quarters குடுப்பாங்க. அதே மாதிரி, குழந்தைகளுக்குள்ள அஹ் education fees அதுக்கு எல்லாமே வந்து அவங்க அரசாங்கம் வந்து அஹ் பொறுப்பு ஏத்துக்குவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பெரிய அளவிலே செலவுகள் வராது.